சரி ரெண்டு நாள் ரெண்டு நாள் முன்னாடி கூட வீட்டு பக்கமா வந்தேன் சரி வந்துட்டு போங்கன்னு பார்த்தேன் ஒரு வேலை விஷயமா வந்தேன். சரி சரி சரி .

ஒரு phone ஆவது பண்ணி இருக்கலாம் இல்ல நானாவது வந்து பார்த்திருப்பேன்ல. இல்ல நான் நேரா அப்படியே வீட்டுக்கு வந்து surprise பண்ணலாம்னு.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

ஆமா நம்ம உன்ன நெனச்சா அது ஒண்ணு நடக்கும். அத அத வேணா சொல்லு நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குது. நம்ம நினைக்கிறதுக்கும் மேல ஒரு படி மேல தான் நடக்குது.

அப்புறம் என்னாச்சு என்ன விஷயமா வந்த.

சரி சரி. சரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க அதான் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. okay okay okay தெரிஞ்சவங்களா. தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்க தான் business

சரி okay அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மதுல வந்து வெறும் amount மட்டும் invest பண்ணி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து இதுல வேற full லா வே இந்த புட்டிக்கு வைக்கணும் துணி கடை வைகனும்கிரதுல தான் அவங்களுக்கு ரொம்ப interest.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

Job கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு அப்புறம் என்ன பண்றது எல்லாம் business ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா ஆமா எல்லாம் என்ன பண்றது ஒருத்தவங்க கிட்ட போய் கைகட்டி நிற்கிறது. அதுக்கு நம்மள ஏதாவது ஒரு business பார்க்கலாம் என்று போறோம் ஆனால் மே வந்து job என்கிற ஒரு விஷயம் வருது இப்ப நம்ம நிறைய பேருக்கு job கொடுக்கிற மாதிரி ஒரு situation இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட job எல்லாம். என்னோட job வந்து எல்லா job பையும். சரி சரி. அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு data வா collect பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரி இந்த job fair எல்லாம் போடுறாங்கள அத பத்தி என்ன தெரியுமா உனக்கு. அத பத்தி தான் இப்போ பேசுறதுக்கு வந்தேன்.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

உனக்கு எதுவும் வேலை கிடைச்சுச்சா?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

அப்படியா சரி ஏதாவது எங்கையாவது வேலை பார்த்துட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் கொஞ்ச நாளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.

சரி அதுதான் அந்த மாதிரி போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சரி அதுல எதுவும் போன click ஆகுமா இல்ல நமக்கு set ஆகிற மாதிரி இருக்கும்மான்னு தெரியல சரி உனக்கு ஏதாவது அது related ஆ தெரியுமா.

கொஞ்சம் amount pay பண்ற மாதிரி இருக்கும் சில பேர் சொல்றாங்க certificate லாம் வாங்கி வச்சுட்டான் இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரி அது கொஞ்சம் இதா தான் இருந்தது doubted ஆ.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 நீ வீட்டுக்கு இந்த area வந்து இருக்கேன்னு சொல்லி இருந்தா கூட நானே நேர்ல வந்து கூட பேசிட்டு இது பண்ணி இருப்பேன் பண்ணி இருக்கலாம் நீ சொல்லவே இல்ல சரி பரவால்ல உனக்கு அது related ஆ எதுவும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் details சொல்றியா இப்ப free யா இருக்கியா இப்போ.

சரி சரி சரி. First அவங்களுக்கான அந் job work நம்ம முடிச்சுட்டு போறதுக்கு நமக்கு சரியா இருந்துச்சு correct ஆ அப்படி ஒருத்தவங்களுக்கு amount கொடுக்கிற மாதிரி ஒரு situation வந்திருக்கு அதனால.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 ஹம் ஆமா அதுதான் இப்ப சொன்னாங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சரி அதான் எனக்கு ஒரு யோசனையாகவே double minded ஆவே இருந்தது. சரி கொஞ்சம் உன்கிட்ட பேசினா ஒரு clarity கிடைக்குமே அப்படிங்கறதனால அதான் சரி பேசுவோமே என்ன பண்ண. ஆமா இல்ல நானே அதை பத்தி பேசி இருந்தேன் நானே வந்து இப்ப நம்ம office க்கு வந்து ஆளு எடுக்கறதுக்காக வந்து ஹம் ஒரு.

Okay okay உம்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 அவங்க வந்து அவங்க job fair க்கு போடுறாங்க அவங்க job fair போடுறாங்க.

அது start ஆகி ஒரு two three years ஆயிடுச்சு.

two three years ஆகிடுச்சு அதுல வந்து work slow வா போயிட்டு இருக்கு சரி அதான் உனக்கு work argent சொன்னதுனால நீ போய் பார்த்தா கொஞ்சம் better ஆ இருக்கும். சரி okay ரொம்ப நல்லது உனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா நான் move பண்ணி பார்க்கிறேன நானு எனக்கு கொஞ்சம trusted ஆனா people இருக்கணும் ஏன்னா நமக்கு timing flexibility எல்லாமே இருக்கும் இல்லையா. கொஞ்சம தெரிஞ்சவங்களா இருந்தா இன்னும் ரொம்ப plus ஆ இருக்கும் எனக்கு ஏதோ நேரம் முன்ன பின்ன ஆகும்போது நம்ம அத adjust பண்ணிக்கலாம் timing

அந்த அளவுக்கு adjust பண்ணி போற அளவுக்கு அவங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நம்ம work அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து full வே இப்ப எட்டு மணி நேரம் வேலை சொல்லி கூப்பிடுவாங்க நமக்கு okay வா.

அந்த target முடிக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் extra ஆகுது என்னைக்காவது ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும். உம் ஓஹ புரியுதா நான் சொல்றது.

ஆமா நம்ம நம்ம ஊரு மாதிரி சொல்லி இப்படி சொன்னா ஆறு மணிக்கு விட்டுருவாங்க plus இதான் இருக்கும். Okay okay okay இந்த ஒருத்தவங்க அங்க job fair போறாங்க அது இல்லாம அங்க நிறைய பேரு job fair ஓஹ ஓஹ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 Okay okay இப்போ நீ சொல்ற இல்லையா அங்க இது பண்றாங்கன்ன இப்ப உனக்கு தெரிஞ்சவங்க அதனால கேட்கிறேன் இதுவே common ஒரு இது நான் கேட்க போறது இல்ல. நான் எதுக்காக சொன்னேனா some times ஏதோ ஒரு நேரம் நம்ம அவங்களோட work இருக்கறதுனால சீக்கிரமா விடாம ஒரு ஒரு நாள் எனக்கோ ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி late ஆ விடுவார்கள்.

எனக்க company address send பண்றியா message இல்ல நான job fair இருக்கிறதுக்கே போட்டா எப்படி செய்யட்டும். இல்ல இப்போ நீ job fair கே நேரா போய் attend பண்ணு okay வா. அப்படிங்கறத நீங்க காட்டிக்கனும் தனியா எதுக்கு நீங்க company போய்க்கிட்டு job fair போய்கிட்டு இருக்கும்போது போனினா இந்த company புடிக்கல நாளுமே நிறைய company வந்திருக்கும் எல்லா company லும் முடிஞ்ச அளவுக்கு. Okay அப்புறம் வந்து அங்க வந்து work from home லா வந்து ஏதாவது கிடைக்குது அப்படின்னாக்கா நீ பார்த்து join கூட பண்ணிக்கோ okay வா. Okay இது கூட நல்ல idea வா தான் இருக்கு என ஒன்னு ஒன்னு நமக்கும் போறது satisfaction இருக்கணும் இல்ல சோ ஒன்னுக்கு ரெண்டு மூணு extra பார்க்கிறதுனால தப்பு இல்ல okay நான் try பண்றேன வேற என்ன.

எல்லா company யோ ஒரே மாதிரி project எடுக்க போறது கிடையாது okay வா.

ஒவ்வொரு company யும் ஒவ்வொரு மாதிரி ஆனா. ஒரு சில company வந்து நம்ம சிலது ரொம்பவே flexable இருக்கும் timing லாம் இன்னொரு company ல. உம் அது மாதிரி வந்து ஒவ்வொன்னும் இந்த மாதிரி வந்து ஏதாவது banking related ஆ இருக்கும். Related ஆ இருக்கும். அதான் கேட்கிறேன் ஒரே line சம்பந்தப்பட்ட office companies வராமல் நிறைய related job இருக்கிற மாதிரி இருந்தா நமக்கு.

நம்ம வந்து ரொம்ப படிச்சதுக்கு appt இல்லாம. Okay okay உம் அது மாதிரி இருந்தா கொஞ்சம் நமக்கும் ஹம் எது comfort zone பார்த்து நம்ம கூட try பண்ணலாம். Okay okay அதான் இதுவரைக்கும் நான் போனதில்லை சரி first time போலாமா வேணாமா ஒரு oscillation இருந்துச்சு சரி உன்கிட்ட பேசினா ஒரு clarity கிடைக்குமே அப்படித்தான் ஒரு யோசனை வந்துச்சு சரி. Okay இப்போ நீ சொல்றது நல்ல idea வா தான் இருக்கு ஏன்னா ஒரே company இது பண்ணாம move பண்ணாம நிறையவே இருக்கும்போது நமக்கு எது flexible லா நமக்கு எது comfort zone இருக்கோ அது தகுந்த மாதிரி பார்க்கலாம். Salary wise சரி timing job timing இதாவும் சரி எது நமக்கு comfort zone அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம் பிரச்சனை இல்ல.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 Basic கா நான் போயிட்டு இருக்கு.

பேசாம. நான் try பண்றேன் ஆனா ஒரே இது இல்லாம salary basic பாக்கணும் இல்ல. நம் one hours two hours excess ஆர் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம போடுற time office க்கு போற timing பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட.

சரி ரெண்டு மூணு இது நான் try பண்ணி பாக்குறேன். ஆமா நீ first வந்து ஹைட்டா company போயிடு தேடி புடிச்சி எங்க board வச்சிருக்காங்கன்றத பாத்து இந் job fair அப்படி என்றாலே வந்து. College அப்படிங்கறப்ப ஒவ்வொரு class ஒவ்வொரு company வந்து உட்கார்ந்து இருப்பாங்க.

ஓஹ class லா வச்சிருப்பாங்களா? company இத அப்ப அங்க notice list out பண்ணி இருப்பாங்க இல்ல இந்த company அதெல்லாம நம்ம போய் தேடி.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 First போனதுமே enter ஆனதுமே ஒரு பெரிய board வச்சிருப்பாங்க என்னென்ன company எல்லாம் வந்து இருக்கு போட்டு இருப்பாங்க என்ன என்ன company வந்து. இந்த college ல எங்க எங்க இருக்குங்கறத பக்கத்திலேயே அந்த location வந்து போட்டு இருப்பாங்க.

Okay நான் try பண்ணி பாக்குறேன try பண்றேன் போயிட்டு வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு நான attend பண்ணிட்டு வந்துட்டு உனக்கு நான் call பண்றேன் உம் free யா தானே இருப்பேன் நீனு. ஆமா நான் free யா தான் இருப்பேன் ஒரு பிரச்சனையும் இல்ல நமக்கு நம்மளோட company வந்து start ஆகுறதுக்கு ஒரு two months ஆகும் சரி அதுவரைக்கும் நீ சும்மா இருக்க இந்த job fair போய் attend பண்ணிட்டு வா அப்படிங்கறதுக்கு தான் சொன்னேன் போய் பாரு set ஆகுதா அப்படி இல்லன்னா. இல்ல உனக்கு time இருக்கு பொறுமையாவே நம்ம. Try பண்ண two month லா நமக்கு. ஓஹ அப்படி சொல்றியா சரி okay ஒன்னும் பிரச்சனை இல்ல try பண்றேனஅதனால ஒன்னும் experience கிடைக்கும் இல்லையென்றால் நானும் கேள்விப்பட்டு இருக்கேன் job fair இருக்கு ஒரு இது கூட நான் போனதில்லை. சரி once போய் try பண்றேன் set ஆச்சுன்னா okay ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி இல்லன்னா நீ சொன்ன உங்க office இது பண்ணும் போது பாத்துக்கலாம் maximum எனக்கு நீ சொல்றத பார்த்தா எனக்கு நிறைய companies வரும் அப்படின்னு போது எனக்கு.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 சரி okay பாரு. நீ போயிட்டு வந்துட்டு எனக்கு call பண்ணு நான் வைக்கிறேன் okay வா ஏன்னா அத பத்தி பாத்துட்டு அடுத்த discuss பண்ணிப்போம் வைசுறேன்.

Okay okay bye பாரு பாத்துட்டு என்னனு சொல்லு okay வா.

hello வணக்கம். சொல்லுங்க. hello சைரா எப்படி இருக்கீங்க? வணக்கம்.

நான் நல்லா இருக்கேன் super ஆ இருக்கேன்.

என்ன திடீர்ன்னு call பண்ணிருக்கீங்க?

அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப நாள் ஆச்சே call பண்ணவே இல்லையே அதான் கேட்டேன். இல்ல இல்ல. சும்மா தான் call பண்ணேன் சரி நான் நேர்ல வந்து பாத்து பேசலான்னு நினச்சேன் இங்க வந்து இப்ப கொஞ்சம் சரி இல்ல இங்க.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

சொல்லுங்க நீங்க பேசுறது ஒழுங்கா கேக்கலை கொஞ்சம் sound ஆ பேசுங்க.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

அதான் அந்த area full ஆ road போட்டுட்டு இருக்காங்க.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 area full ஆ road போட்டுட்டு இருக்காங்க.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

அப்படியா நீங்க எப்போ வண்டி ஓட்டலாம் கத்துகிட்டீங்க?

பாரேன் super super நானும் உங்களுக்கு வந்து நினச்சேன் சரி வண்டி ஓட்ட கத்து குடுத்திடணும் இந்த two months க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைபட்டுட்டு இருந்தேன். நீங்களே கத்துக்கிட்டீங்க. நீங்க எங்க கத்துத்தர்றேன் கத்துதர்றேன்னு கல்யாணம் ஆகியே போக போறீங்க. நீங்க எங்கங்க இங்க வந்தீங்க கத்துக் குடுக்குறேன்னு சொன்னா நீங்க தான் வரணும். ஞாயித்துகிழமை வர சொன்னா வர மாட்டேன்றீங்க நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் free rest அன்னைக்கு வந்தீங்கன்னா கத்துக் குடுக்கலாம். ஒண்ணுக்கு ரெண்டு வண்டி இருக்கு நீங்க வாங்க நான் கத்துக் குடுக்குறேன்.

அப்படியா சரி சரி வர்றேன் உங்களை வச்சி doubles ஏ அடிச்சிடலாம். சரி சரி அந்த அளவு கத்துகிடீங்கன்னா போதும் doubles ஓட்டத் தெரியலன்னாலும் single road ல நல்லா ஓட்டிட்டு போனா okay தான்

அப்படியா புதுசே எடுத்துட்டீங்களா?

பாத்தீங்களா சொல்ல கூட இல்ல இப்படிதான் இப்பயே இப்படி இருக்கீங்க இன்னும் next next level போகும்போது எல்லாம் எப்படி எல்லாம் மறந்துடுவீங்க. அப்படி எல்லாம் இல்லை சைரா. ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சரியா set ஆகி வரலை. அண்ண்ன் தான் எடுத்துக் குடுத்துருக்காங்க. நம்ம amount எல்லாம் set பண்ணி நம்மளோ amount நம்மளோட வண்டியா ஆனதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் இல்லையா? கண்டிப்பா அது வேணா உண்மை தான். சரி அதனால தான் போயிட்டு இருக்கு பாப்போம் என்ன செய்யலாம், வர்றேன் நான் எடுத்துட்டு வர்றேன் ஒழுங்கா பேசுங்க கொஞ்சம் நீங்க சொல்றதே புரியலை.

அது அப்படியே தான் இருக்கு இப்ப வந்து இந்த road வேற போட ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப dust ஆகுது. ஓ okay okay

சரி நீங்க பாருங்க பாத்துட்டு ஒரு நாள் வாங்க நம்ம meet பண்ணலாம் நேர்ல பேசுவோம். ஆஹ் அது எதுவும் பிரச்சனை இல்லை நம்ம பேசலாம் எதுவும் issue இல்லை.

அஹ் உங்களோட school ல இப்ப நீங்க sports~sports teacher ஆ தான இருக்கீங்க? ஆமா ஆமா sports teacher தான் full and full நம்ம தான் maintain பண்றது பாக்குறது indoor games இப்போ பாத்துட்டு இருக்கேன்.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 hello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

ஆஹ் அது தான் இந்த மாதிர chess விளையாடுற பசங்கயெல்லாம் இருந்து arrange பண்ணி நம்ம ஒரு meet மாதிரி வைக்கலாமா? கண்டிப்பா உங்க school ல நீங்க permission வாங்கிட்டீங்களா? school ல வைக்கிறது school ல எல்லாம் permission வாங்கலை.

ஓ okay okayclub மூலியமா பண்றீங்களா?

ஓ okay okayschool லயும் ஆனா permission வாங்கிக்கோங்க அதுவும் நமக்கு முக்கியம் ஏன்னா அப்புறம் அவங்க ஏதாவது நாளைக்கு பின்ன எதுவும் problem பண்ணக்கூடாதில்ல.

ஆமா ஆமா அது உண்மை தான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது நானும் வந்து எங்க school ல கேக்குறேன் club லயும் வந்து பேசிட்டு எந்த students லாம் ரொம்ப willing ஆ இருக்காங்கன்னு பாக்குறேன். எப்படியும் chess னாவே